இது ஒரு ஷீட் போட்ட ஒரு வீடு.

கடக்குள்ள நெறைய ஜனங்க சேர்ல உக்காந்துகிட்ருக்காங்க.

இங்க நெறைய பெரிய பெரிய பில்டிங்ஸ் இருக்கு.

இது ஒரு பெரிய ரூமு இந்த ரூம்ல கீழ கலர்ஃபுல்லா மேட் போட்ருக்காங்க.

டேஜ் மேல ஒரு ஷ் ஒரு பெஷீட் போட்டு எல்லாரு ஒக்காந்துகிட்டுருக்காங்க.

இது ஒரு பெரிய ஜிம்மு .

எல்லாவே கலர் ஃபுல்லான மணிங்கெல்லா தொங்க வெச்சிருக்காங்க.

இது ஒரு பெரிய ரோடு .

ஒரு பெரிய மரோ ஒன்னு இருக்கு.

இது ஒரு பெரீய பார்க்கு .

சைடுல பெரிய காம்பவுண்ட் வால் இருக்கு.

சைடுல டேபிள் மேல ரெண்டு சில்வர் டம்ளர்ரிர்கு சைடுல போர்ட் இருக்கு அதுல இங்கிலீஷ்ல எழுதிருக்கு.

ஸ்டாஃப் ஒருத்தங்க உள்ள நிக்கிறாங்க நெறைய லைட்ஸ் எரியிது.

ஆப்போசிட்ல ஒரு பெரிய லைட் எரியிற மாரி போடு இருக்கு.